உள்ள ஒரு கார தூக்கி நிருத்திருக்காவ.

ஒரு ஜிம் போல இருக்கு.

இது ஒரு பீச் சைடு போல தெரியுது. தூரத்துல தண்ணி தெரியுது.

வெளியாடெ வரிசையா நிக்கிறாவெ உள்ளார ஒரு ஆள் பணம் எடுக்க போயிருக்காவெ.

அங்க ரெண்டு பிளாஸ்டிக் கவரும் இருக்குது.

பாக்க ரெண்டு பேரு கை கட்டிட்ருக்காவ.

அங்க ஒரு டைனிங் டேபிள்ல ரெண்டு பேர் தின்னுட்டு இருக்காவ.

நெறைய இடத்துல லைட் போட்டு வச்சிருக்காவ அங்கங்க தூண்ல எல்லா பெயிண்டிங் வெச்சிருக்காவ.

பக்கத்துல சப்பாத்தி பாக்கெட் இருக்கு.

ஒ மொதடேபிள்ல ஒரு ஆள் மட்டும் இருக்காவ ரெண்டாவது டேபிள்ல ரெண்டு பேர் இருக்காவ அதுல ஒரு ஆள் நடந்து வந்துட்ருக்காரு அங்க நறைய வெயிட்டர்ஸெல்லா இருக்காவ.

நெறைய தென்னம்பிள்ளையெல்லா வச்சிருக்காவ. பக்கத்துல பெரிய தென்னை மரமு நிக்குது நிறைய குட்டி குட்டி தென்ன மரமும் நிக்குது.

நெறைய பெரிய பெரிய காம்பவுண்ட் கட்டி இருக்காவ பெரிய மரமு நிக்குது ஒரு வீடு தெரியுது தூரத்துல.

மேல நெறைய ஃப்பேன் எல்லா இருக்குது எல்லா ஆஃப்ல இருக்குது.

இது ஒரு ரோடு சைடு ரெண்டு பேரு நிக்காவ ஒரு ஆள் கையில கேமரா மாறி ஒன்னு வச்சிருக்காரு.

மேல ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்கு.

பில்டிங்கி எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காவ.

ப்ரண்ட்லயு ஒரு பைக் தெரியிது.